நான் போன வாரம் வந்தேன்டி vacation time இல்லையா அதனால வந்தேன்

okay okay எத்தனாவது படிக்கிறான் என்~ என்ன என்ன பேரு actual ஆ எத்தனை குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க first பொண்ணு அப்புறம் பையன்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

ஆயிடுச்சு இன்னும் ஆகாம இருக்குமா கல்யாணம் ஆயிடுச்சி ஒரு பையன் இருக்கான்

சரி சரி என்ன படிக்கிறாங்க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

சரி சரி எங்க கேரளாவவேதானா

அண்ணி அண்ணாலாம் எப்படி இருக்காங்க இங்க எல்லாரும் நல்லாருக்காங்க அம்மா அண்ணிலாம் இருக்காங்க மேல shop பண்ணிட்டுருக்காங்க சரி சரி okay okay நான் வரேன் உம் எவ்வளவு நாள் ஆச்சுல பார்த்து ஆமா ரொம்ப நாளாச்சு அம்மா அப்பாலாம் அண்ணாலாம் நல்லாருக்காங்களா உம் எல்லாரும் நல்லா இருக்காங்கடி அப்பா retire ஆயிட்டாரு இப்ப அப்பா அம்மா வீட்டு பக்கத்துலதான் இருக்கோம் நாங்க

வா வீட்டுக்கு அம்மாவை கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்க வீட்டுக்கு வாங்க வர்றேன் வர்றேன் எங்கடி வந்தா எங்க இங்க ஒரு பத்து நாள் இருக்கணும் ஏதாவது அது இதுன்னு work இருக்கும் ஏதாவது shopping அஹ் dress எடுக்கறதுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதுக்கே correct ஆ இருக்கும் time குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்ல அப்படியே correct ஆ இருக்கும் time உ நீயும் நீ work பண்ணிட்டு இருக்கியா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 இல்லடி job பண்ண போனேன் college ல ஆனா அதுக்கு அப்புறமா குழந்தைங்க stop பண்ணிட்டேன்

பாக்கணும் பாப்பா~ தம்பிக்கு இப்போ தான் one year ஆகுது சரி அவனுக்கு ஒரு two years ஆனதுக்கு அப்புறமா பாக்கலாம்னு சொல்லிட்டு

okay okay அண்ணா என்ன பண்றாங்க அஹ் அவரு college ல work பண்ணிட்டு இருக்காரு உம் இங்க JCB ன்னு சொல்லிட்டு ஒரு college ல

அண்ணா என்ன பண்றாரு husband எப்படி இருக்காரு ஆஹ் நல்லா இருக்காருடி அவரு ஊர்ல இருக்காரு வந்தாரு என்னை கூட்டிட்டு வந்து அவர்தான் விட்டுட்டு போனாரு ஆஹ் சரி ரெண்~ ஒரு வாரம் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு vacation க்கு இனி போகும்போது அண்ணா கூட போகணும் அவரு இங்க ஊர்லதான் work பண்றாரு

சரி சரி okay okay நான் கேட்டேன்னு சொல்லு வாங்க வீட்~ வாங்க அம்மா எல்லாம் கூப்பிட்டு வாங்க

அப்புறம் எங்க இங்க யார் கூட வந்த அஹ் நான் அவரோடதான் வந்தேன் husband ஓட தான் வந்தேன் பொங்கல்ல அதான் dress எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம்

ஊருக்கு போகணும் பொங்கலுக்கு ஹம் சரி எங்களுக்கும் எடுத்துட்டு ஊர்ல எல்லாத்துக்கும் எடுக்கணுமா சரி எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் collections லாம் நல்லா இருக்கு பாரு போத்தீஸ்ல நீ எடுத்துட்டியா shop பண்ணிட்டியா இல்லடி இது வந்தது இப்பதான் வந்து ஏர்றோம் அதுக்குள்ள சரி அம்மாவும் அண்ணியும் மேல போனாங்க அஹ் பாப்பாக்கு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு நான் இங்க தண்ணி குடுக்கறதுக்கு வேண்டி வந்தேன்

உம் வா அம்மா அப்பா அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணியெல்லாம் மேல இருக்காங்க வா வா அங்க போய் பாக்கலாம் ஹம் வரேன் வரேன் நான் வரேன் உம் நம்ம பேசிட்டு இருக்கலாம்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

அவரு பாத்து முடிச்சதுக்கு அப்புறம்தான் எனக்கு பாக்கணும் உம் சரி அங்க மாமியார் வீட்ல எத்தனை பேரு அண்ணா ஒரே பையனா உம் அவங்க வீட்டுல ரெண்டு மூணு அண்ணன் தம்பிடி இவரு கடைசி பையன் ஓ சரி சரி

இல்லை இல்லை அஹ் எல்லாரும் தனித்தனியா இருக்காங்க

உம் அத்தை மாமா எல்லாம் அவங்க கூட இருக்காங்க பெரிய அண்ணா கூட இருக்காங்க ஊர்ல இருக்காங்க இவரு job இங்கறதுனால நாங்க இங்கே settle ஆயிட்டோம்

நான் எங்க வீட்டிலேயே மூணு பசங்கதான் இவருதான் பெருசு உங்க வீட்டிலே நீ last நான் எங்க வீட்டில first இவருதான் பெரிசு அப்புறம் இரண்டு தம்பிங்க இருக்காங்க பெரிய தம்பிக்கு இப்பதான் recent ஆ தான் கல்யாணம் ஆச்சு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 வரணும் கேரளா வரணும் நான் கேரளா வரப்போ call பண்றேன் உனக்கு சரியா வா கண்டிப்பா வா வந்தா ஊருக்கு கண்டிப்பா வா எங்க வீட்டுல வந்து stay பண்ணு

வரும்போது அம்மாவ மறக்காம கூட்டிட்டு வா கண்டிப்பா கண்டிப்பா கூப்பிட்டு வர்றேன் okay வா

அப்புறம் என்னது பெரியம்மா நல்லா இருக்காங்களா பெரியம்மா அக்கா எல்லாரும் நல்லா இருக்காங்களா உம் பெரியம்மா அக்கா எல்லாரும் நல்லா இருக்காங்க உம் கேட்பாங்க எப்பவாச்சும் கேட்பாங்க அவங்களுக்கு ஞாபகம் வரும்போது அந்த பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க

ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லை நம்ம சென்னை போயி internship பண்ணதெல்லாம் மறக்கவே முடியாது உம் எவ்ளோ நல்லா இருந்துச்சுல்ல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 உம் தனாக்கு எப்போ கடைசியா தனாக்கிட்ட ஒரு இரண்டு மாசத்துக்கு முன்னாடி பேசுனேன்னு நினைக்கிறேன் அப்புறம் பேசல ஹம்

ஆஹ் இல்ல நிவி அஹ் நிவிக்கு eye checkup பண்றதுக்காக வந்திருந்தா

நிவியும் அவ பொண்ணு அப்புறம் தனா அப்புறம் நானும் அப்புறம் என் பையன் இவங்க எல்லாரும் போயிட்டு eye checkup பண்ணிட்டு அதுக்கப்புறம் park ல போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க ஒரு மூணு மாச இருக்கும் மூணு நாலு மாசம் இருக்கும் பாத்து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 ஆஹ் double nine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

சரி நான் call வருதான்னு பாரு missed call குடுத்திருக்கேன் வருதான்னு பாரு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 சரிடி அது மனிஷு அப்புறம் உன் friend எல்லாம் நல்லா இருக்காங்களா ரம்யா அவுங்களாம் நல்லா இருக்காங்களா அவங்க கிட்ட எல்லாம் contact இருக்கா அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை இருக்கு அவங்கவங்க busy யார்கிட்டயும் சரியா இப்ப பேசுறதில்லை நம்ம phone பண்ணா அவங்க எடுக்க மாட்டாங்க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

ஆமா அப்படியே எடுத்தாலும் பேச முடியாது phone ல குழந்தைங்க அழுதுட்டே இருப்பாங்க அப்படி என்ன ஒரு two minutes அவ்ளோதான் five minutes maximum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 ஆமா நான் first இருந்தேன் அதான் நான் சொன்னேன் இல்லையா contact எல்லாம் miss ஆயிடுச்சு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

நான் ma'am க்கு message அனுப்பிச்சு number jo~ add பண்ண சொல்றேன் நல்லா இருந்துச்சு alumni meet ஆஹ் alumni meet actual ஆ நாங்க எல்லாரும் போயிருந்தோம் அப்போதான் பாத்தோம் எல்லாத்தையும் நல்லாருந்துச்சு ரொம்ப நல்லாருந்துச்சு

கல்யாணம் ஆகி அங்க போயிட்டா அப்புறம் எங்க நம்ம நினைச்ச மாதிரி வர முடியாது இல்லையா ஆமா ஆமா இங்க இருக்க இங்க இருந்துட்டே எங்கனால போக முடியல அன்னைக்கு ஏதோ சரி okay ரொம்ப நாள் ஆயிடுச்சு பாக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்புறம் ஒரு one hour தான் இருக்க முடிஞ்சுச்சு உம் அப்புறம் இருந்துட்டு அப்புறம் கிளம்பி வந்துட்டோம் இங்க வீட்டுல குழந்தை அழுவான்னு சொல்லிட்டு

எங்க எங்க department ல யாராவது பாத்தியா உம் பாக்கலையே உங்க department ல பாத்த மாறி எனக்கு ஞாபகம் இல்லை எங்க department ல எல்லாத்தையும் பாத்தோம் நிறைய பேர் வரல actual ஆ உம் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் வந்திருந்தாங்க ஒரு class க்கு அந்த மாதிரிதான் வந்திருந்தாங்க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 ma'am எல்லாம் இருந்தாங்களா principal ma'am உ உம் principal ma'am எல்லாம் மாத்திட்டாங்க

இப்ப எல்லாம் நிறைய பேர் மாறிட்டாங்க அவங்க யார்னு தெரியலே உம் பாத்துட்டு அவ்வளவுதான் எல்லா students எல்லாம் new students ல யாரும் தெரியாது சும்மா போயிட்டு அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அப்புறம் நம்ம class அஹ் பொண்ணுங்களை எல்லாம் பார்த்தோம்

function எல்லாம் நல்லா இருந்துச்சா அஹ் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா நல்லா நல்லா பெருசா பண்ணிருந்தாங்க நல்லா இருந்துச்சு நம்ம evening time evening time தானே function இருந்துச்சு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 இல்லையா

ரொம்ப அந்த நாளெல்லாம் நான் ரொம்ப miss பண்றேன் இல்லை நம்ம jolly ஆ எவ்வளோ jolly ஆ இருந்தோம் அப்பெல்லாம் இப்ப எங்க குழந்தைங்க படிப்பு அவங்களோடது எல்லாமே மாறிப் போச்சு நம்மளுக்கு நம்மளை பார்க்கிறதுக்கே time இல்லை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

message பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல இருந்துடுச்சுல அதனால அப்புறம் contact இல்லாமையே போயிடுச்சி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

ஆமான்டி பரவாயில்லை இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்னை பார்த்ததுல ஆமாம் எனக்கு ரொம்ப happy

நம்மளோட col~ college days எல்லாம் இவ்வளோ நல்லா இருக்கும்ல நம்ம engineering படிச்சதெல்லாம் super ஆ இருக்கும்.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

ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் இருக்காங்க அப்புறம் மத்த எல்லாருமே job போயிட்டுதான் இருக்காங்க இப்போ covid time ல நல்லா இப்போ work from home தானே வந்துச்சு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

அதனால அதிலேயே அப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அதனால நிறைய பேர் job போயிட்டுதான் இருக்காங்க சரி சரி நானும் actual ஆ covid க்கு

முன்னாடியே பையன் பொறந்துட்டானா இல்லைன்னா எனக்கும் அந்த மாதிரி ஒரு opportunity கிடைச்சிருக்கும் நான் எப்பவுமே நினைப்பேன் இவர் கிட்ட சொல்லிட்டே இருப்பேன் என்னோட வீட்டுக்காரர்கிட்ட ச்ச நான் அந்த quit பண்ற time ல covid ஆ இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் இல்லைங்களா எனக்கு work from home கிடைச்சிருக்கும் jolly ஆ இப்பவும் கொஞ்சம் work பண்ணிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன் அவருகிட்ட marriage ஆனதும் நம்ம quit பண்ணிட்டோம் இல்லைன்னா அதுக்கப்புறம் இது பண்ணி இருந்தா அப்படியே maternity leave உ அப்புறம் அப்படியே அப்படியே பண்ணி இருந்துக்கலாம் நம்ம கொஞ்சம் plan பண்ணாம விட்டுட்டோம் என்ன பண்றது நீயும் இல்ல எவ்வளோ நல்ல offer வந்தது உனக்கு இல்லையா இங்க அக்ஸென்சர்ல தானே work பண்ணிட்டு இருந்தே

அப்புறம் ஹெச் சி எல்ல work பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அந்த உம் மாப்பிளை வந்ததுனால சரி இங்க திண்டுக்கல்லதானே எங்க வீடு அஹ் so அவங்க மாப்பிளை வீடு திண்டுக்கல் அதனால அங்க போற மாதிரி ஆயிடுச்சு அதனால சென்னைல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க இங்க வந்துட்டோம்

ஹம் அது தான்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 அஹ் அவுங்~ அவர்கூட இருக்கார் பாரு அங்க இருக்காங்க பாரு அங்க

இல்ல இல்ல yellow பக்கத்துல பாரு yellow color t shirt ஒருத்தங்க ஓ சரி சரி சரி தம்பி அதுவா அந்த குட்டியா ஆமா ஆமா அவன்தான் சேட்டை நல்லா சேட்டை உன்கிட்ட எப்பிடி நல்லா பேசுவாங்களா

இல்ல பொண்ணு அமைதி ஆனா பையன் கொஞ்ச வாலு தான்

one year தான ஆச்சு இன்னும் three years லாம் ஆகும்போது அப்பா சமாளிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் அஹ் வா சரி வா மேல வா அம்மா அப்பா அம்மாவும் அண்ணியும் பாத்துட்டு போவியாம் நான் வரேன் இதா அவரு அவரு shopping அவரோடது பண்ணி முடிச்சதும் நான் மேல வருவேன்ல அஹ் girls section க்கு அப்ப நான் வர்றேன் அப்ப பாக்கறேன் சரி டி அப்ப நீ வந்துட்டு இங்க அவருக்கும் பையனுக்கும் முடிச்சுட்டு மேல வா

சரி நீ முடிச்சுட்டு வா மேல தான் இருப்பேன் நீ call பண்ணு call பண்ணு முடிச்சுட்டு call பண்ணு மேல வா நம்ப பாத்துட்டு போலாம் tea சாப்பிட்டுட்டு ஏதாச்சு சாப்பிட்டுட்டு போலாம் அஹ் வெளில போய்

அஹ் நீ அப்பயே குடுத்த missed call குடுத்ததுதான உன் number

கூப்பிடறேன் மேல இருங்க

நான் இப்ப பேசுறது ரொம்பவே முக்கியமான விஷயம் நம்ப எத வேணாலும் கவனிக்காம விட்டுரலாம் இதை கவனிக்காம விட்டோம்ன்னா பயங்கர பிரச்சனை ஆயிரும் அதுதான் நம்ம health health அ பத்தி பேசணும்ன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் நிறைய விஷயம் health அ பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அது மட்டும் இல்லாம பேச வேண்டியிருக்கு ஒருத்தன் எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம் அவனோட வாழ்நாள் முழுக்க சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கலாம்